பின்னாடி ஒரு லேடி ஒருத்தவங்க ஒக்காந்துருக்காங்க.

அடுத்து பேம்பு ட்ரீய வரிசையாக சைடுல வச்சுருக்கு.

ஃப்ரண்ட்ல கிளாஸ் வச்சுருக்கு.

இதுல ப்ளூ கலர்ல ரெண்டு சீட் போட்டு இருக்கு.

பச்சையு ரோஸ்ஷும் சேந்த ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு பொம்பள போகுது.

மேல இரண்டு சைடும் வேப்பமரம் அப்படியே இருக்குது.

பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு தெரியுது.

இதுல நெறைய போட் எல்லம் வரிசையா நெறைய நிக்குது.

அ அடுத்து சைடுல நறைய மரம் தெரியுது.

அத கூற மாதிரி மேல அப்புடியே சுத்தி போட்டு வெச்சிருக்காங்க.

உள்ள ஒரு பெரிய டேபிள் ஒன்னு இருக்கு.

இங்க ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு.

இது ஒரு பெரிய வேப்பமரோ ஒன்னு நிக்குது.

இதுல ஒரு கம்பி மாதிரி அப்படியே நேர நிப்பாட்டிவிட்ருக்கு.

மேல நெறைய அழகு பூவெல்லாம் வரிசையா தொங்கவிட்டுருக்கு.

நறைய புக்ஸ் எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருக்கு.

ச்சுத்தி காம்பௌண்ட்டு வால் இருக்கு.

சைடுல ஒரு பெரிய கிளாஸ் ஒன்னு நீட்டா இருக்கு.

இந்த சைடுல வந்து மர துண்டு எல்லாம் கிடக்கு.

இரும்பு கம்பி வச்சு ஜன்னல் மாதி போட்ருக்கு.

இந்த ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி நிறைய அப்டியே குப்பை கிடையாது.

ஒரு வீட்டில ஆரஞ்சு கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கு.

மேல பச்செ கலர்ல நெட்டு போட்டு அப்டியே கட்டி வெச்சிருக்க.